சைடு கார்னர்ஸ்ல ஸ்பீக்கர் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு பக்கமு.

இதோட டயர கழட்டி அதுல ஆயில தடவி பக்கத்துல வெச்சிருக்காங்க.

இந்த ரூமுக்கு என்ட்ரன்ஸ்ல ஒருத்தங்க நின்னுகிட்ருக்காங்க.

ஒரு டேபிள் மேல நாலு டெய்லிஷிப்னு போட்ட ஒரு பாக்ஸு ரெட் கலர் ரியல் சிக்கிங் போட்ட ரெண்டு பாக்ஸு யூஷோமி யினு இரண்டு புளூ கலர் பாக்ஸு இருக்கு.

நெறய சின்ன பொருள் எடுத்து வைக்க பிங்க் கலர் ட்ரேவு கீழ ஒயிட் கலர் ட்ரேல கெளங்கு போட்டு வெச்சுருக்காங்க.

ஒரு வீட்டோட கார்டனிங் காட்றாங்க இந்த போட்டோல .

பேக்கிங் பவுடர் கொக்கோ பவுடர் லா வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்துல ஹார்லிக்ஸ் பூஸ்ட் டப்பாஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கீழ ஹார்லிக்ஸ் பூஸ்ட் பேக்கெட்ஸ் வச்சுருக்காங்க.

ஹோட்டல் டைனிங் டேபிள் அ அஞ்சு இருக்கு.